Eclipse ஐ பயன்படுத்தி எரர்ஸ் மற்றும் டிபக்கிங் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு நாம் கற்க போவது எளிய ஜாவா Program ஐ எழுதும் போது வரக்கூடிய பிழைகள் எவை eclipse ஐ பயன்படுத்தி அந்த பிழைகளை எவ்வாறு கண்டறிந்து சரிசெய்வது
நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 மற்றும் எக்லிப்ஸ் 37 இந்த tutorial ஐ தொடர Eclipse ஐ பயன்படுத்தி ஜாவா புரோகிராம் ஐ உருவாக்கி இயக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அது தொடர்பான tutorial க்கு எங்கள் தளத்தைக் காணவும்1 எளிய ஜாவா program ல் பின்வரும் பொதுவான பிழைகள் இருக்கலாம்
semicolon விடுபடுதல் செய்தியை சுற்றி டபிள் quotes விடுபடுதல் பொருந்தாத பைல் பெயர் மற்றும் கிளாஸ் பெயர் பிரின்ட் statement ஐ கீழ்நிலை எழுத்தில் எழுதுதல் Eclipse ல் ஒரு program ஐ எழுதி இந்த ஒவ்வொரு பிழையையும் செய்து நடப்பதைக் காணலாம் இங்கே ஹெல்லோவொர்ல்ட் tutorial க்கு பயன்படுத்திய எக்லிப்ஸ் இடே மற்றும் புரொஜெக்ட் உள்ளது project ல் புது class ஐ உருவாக்கி அதை பயன்படுத்துவோம்
நியூ பின் கிளாஸ்
கிளாஸ் நேம் எரர்ஃப்ரீ என கொடுத்து
மெத்தோட்ஸ் ஸ்டப்ஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் main ல் குறியிடவும் பேக்கேஜ் explorer ஐ சிறிதாக்குவோம்
comments ஐ நீக்கி சில பிழைகளுக்காக பிரின்ட் statement ஐ சேர்ப்போம் Eclipse ல் பிழை உள்ள வரி இடது விளிம்பில் சிவப்பு பெருக்கல் குறியுடன் காட்டப்படும் இங்கே systemoutபிரின்ட்ல்ன் வரியில் பிழைகள் உள்ளதால் சிவப்பு பெருக்கல் குறி இடப்பக்கம் உள்ளது
பெருக்கல் குறி மீது மாஸ் படும் போது பிழைகளின் பட்டியல் காட்டப்படுகிறது முதல் பிழை சின்டாக்ஸ் எர்ரர்
இன்சர்ட் semi கோலோன் டோ காம்ப்ளீட் ப்ளாக் ஸ்டேட்மென்ட்ஸ் ஏனெனில் progam ன் ஒவ்வொரு statement ஐயும் ஒரு semicolon உடன் முடிக்க வேண்டும்
statement ன் முடிவில் semicolon ஐ சேர்ப்போம்
Ctrl s ஐ அழுத்தி file ஐ சேமிப்போம்
semi colon ஐ சேர்த்து file ஐ சேமித்த உடனே முதல் பிழை போய்விட்டது என்பதை கவனிக்கவும்
இப்போது ஹெல்லோ வர்ல்ட் கன்னோட் பே ரிசால்வ்ட் டோ ஆ வேரியபிள் எனும் ஒரு பிழை மட்டுமே உள்ளது அதாவது ஏதேனும் செய்தியை console ல் காட்டவேண்டும் எனில் அது டபிள் quoteகளில் இருக்க வேண்டும் கோட்ஸ் இல்லாத ஹெல்லோவொர்ல்ட் என்பது வேரியபிள் பெயர் என ஜாவா நினைக்கிறது செய்திக்கு முன்னும் பின்னும் டபிள் quotes ஐ சேர்ப்போம் சேமிக்க Ctrl ஸ்
சிவப்பு பெருக்கல் குறி மறைந்து புரோகிராம் பிழை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம்
program ஐ இயக்கி
நடப்பதை பார்ப்போம்
ரன் ஏஎஸ்
ஜாவா அப்ளிகேஷன்ஸ் செய்தி
console லில் அச்சடிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அடுத்த பிழையைப் பார்க்கலாம்
பைல் பெயரும் கிளாஸ் பெயரும் பொருந்தாமல் இருப்பதால் இது நிகழ்கிறது வழக்கமாக Eclipse ல் இது நடக்காது ஏனெனில் ஒரு file ஐ உருவாக்க நியூ கிளாஸ் wizard ஐ பயன்படுத்துகிறோம்
மேலும் எக்லிப்ஸ் தானாகவே file ஐ உருவாக்குகிறது ஆனால் ஜாவா file ஐ Eclipse க்கு வெளியே உருவாக்கி project க்கு சேர்த்தால் பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது கிளாஸ் பெயரை மாற்றி பிழை செய்வோம்
ஜாவா கீழ்மேல்நிலை எழுத்து உணரும் என்பதால் கிளாஸ் மற்றும் பைல் பெயர் பொருந்தாது இடது விளிம்பில் சிவப்பு பெருக்கல் குறி இருப்பதை கவனிக்கவும் தே பப்ளிக் டைப் எரர்ஃப்ரீ மஸ்ட் பே டிஃபைண்ட் இன் ஐடிஎஸ் ஆன் பைல் என பிழை வருகிறது எரர்ஃப்ரீ வார்த்தை சிவப்பில் அடிக்கோடிடப்பட்டுள்ளதையும் கவனிக்கவும் ஜாவா நுண்ணிய திருத்தங்களைத் தருகிறது
இங்கே 2 திருத்தங்கள் உள்ளன ஒன்று ரினேம் கம்பைலேஷன் யுனிட் டோ எரர்ஃப்ரீ ஜாவா இரண்டாவது ரினேம் தே டைப் டோ எர்ரர்
இரண்டாவது திருத்தத்தைத் தேர்கிறோம்
பைல் பெயரை மாற்றியவுடன் பிழை மறைகிறது

அடுத்த பிழை
பிரின்ட் statement ல் தவறாக தட்டச்சு செய்வதால் நிகழ்கிறது
கேப்பிட்டல் ஸ் ஐ ஸ்மால் ஸ் ஆக மாற்றலாம்
சிவப்பு பெருக்கல் குறி இருப்பதைக் கவனிக்கிறோம் பிழை செய்து சிஸ்டம் கன்னோட் பே ரிசால்வ்ட்
அதாவது சிஸ்டம் என்ற பெயரில் கிளாஸ் அல்லது ஆப்ஜெக்ட் அல்லது variable ஐ ஜாவா எதிர்பார்க்கிறது ஆனால் code ல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் போன்று ஏதும் இல்லை எனவே சாத்தியமான திருத்தங்களைப் பார்க்கலாம் இதில் மொத்தம் 11 பிக்ஸ் உள்ளன எட்டாவது option ஐ தேர்கிறோம் சாங்கே டோ சிஸ்டம் javaலாங் கேப்பிட்டல் S ஆக மாற்றியவுடன் பிழை மறைவதைக் காணலாம் இதில் eclipse ஐ பயன்படுத்தி java ல் பிழைகளை கண்டறிவதையும் அவற்றை திருத்துவதுவதையும் கற்றோம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த tutorial ல் நாம் கற்றவை ஜாவா program ஐ எழுதும் போது வரும் பொதுவான பிழைகள் எவை
Eclipse ஐ பயன்படுத்தி அவற்றை கண்டறிந்து சரிசெய்வது பயிற்சியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள code ல் பிழையைக் கண்டறிந்து சரிசெய்யவும் மேலும்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
மேலும் விவரங்களுக்கு 2 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா
நன்றி